எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்த SRM தெரியுமா SRM

நல்ல நல்ல ப நல்லா பேசுவான் அந்த பையன் ஹம் உம் இப்ப இப்போ நீ இதுல வந்து பேசுறல்ல

ஆஹ் fifteen fifteen தான் அதான் one hour ஆயிரும்ல one hour complete ஆயிரும்ல அதுக்கப்பறமேட்டு மீதி ரெண்டு time பண்ணன்ல அப்ப பேசி issue ஏதும் பேசமுடில அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டாரு அது என்ன அவுனா அப்ரோ காசு கிடைக்காதா ஹம் ஹம் அதுதான் அப்போவே சொன்ன fifteen fifteen minutes னா break எடுத்து பேசுற மாரி இருந்த correct ஆ இருக்கும்

சும்மா இதே மாரி ரொம்ப வாய் வலிக்குது பேச முடியாது அது முடில இது முடிலனு சொல்லிட்டு இருந்த அப்பைய பேசிட்டான் நல்ல நல்ல அணிலு பேசிட்டான் ஆஹ் அணிலு எப்ப மணி மணி தெரிமா மணி தம்பி ஹே அது தெரியும் என்ன பேசுனானு கேட்டேன்

ஹம் ஹம் recent ஆ birthday வந்துச்சுல அவனுக்கு

birthday

நவம்பர்லிய வந்துச்சு அவனுக்கு

போன மாசம் தான் birthday இப்போ இனொரு birthday வருது ஒரு பையனுக்கு அடுத்த சனிகிழமை வருது இந்த வரம் சனிகிழமை அடுத்த சனிகிழமை ஆஹ் ஆகாஷ் ஆகாஷ்னு கூட சுத்துவனே நல்ல healthy யா உம் எனக்கு மட்டும் நவம்பர் birthday வரும் ராகுல் போயிருந்தானே கோயில் பாத்தியா ராகுல் என்ன கோவிலுக்கு அது இது மேல ஹம் பஞ்சாப் மேல நினைக்கிற தாண்டி அந்தாண்ட உள்ளாரா அது ஒரு super ஆ இருந்துச்சு பஞ்சாப் நம்ம side ல இருந்து two hours two and half hours வருது மலைக்குமேல

ஆஹ் மலைக்குமேலதான ஒன்னுமே இல்ல அங்க ஒன்னு இல்ல போய்ட்டு வந்துட்டேன் நானு கேதார்நாத் சின்னசு கேதார்நாத்தும் ரொம்ப பெருசுலாம் இல்ல

கேதார்நாத் எதுனால famous குளிகை ஆறு

அஹ் மூணு இத connect பண்ணும் கேதர்நாத் பத்ரிநாத் அப்பறமேட்டு இன்னோனு அங்க இருக்குற ஆறுல வந்து ரொம்ப புனிதமானது சரி எதோ அதெல்லாம் சிவன் ஓட இல்ல கோவில் சின்னுண்டுதான் இருக்கு ஒன்னும் புரியல கேதர்நாத் நீ போயிருக்கியா

மும்பையில் இருந்து நடந்தே போவாங்களா இதுக்கு மும்பையில் இருந்து நடந்து போவாங்களா கேதார்நாத் இந்தப்பக்கம்தா பத்துமணிநேரம் ஆகும் பத்துமணிநேரம் ஆகும் அங்கிருந்து பக்கத்துல கோவிலுக்கு பக்கத்துல போயிடு

ஹம் அதுதான் நம்ம அந்த இடத்துக்கு போனும்னு பாக்குற எப்போ தெரில time கெடைக்கன்னுமுள்ள ஆஹ் இப்போ சிவனோட அந்த சிலையை பாத்தினா பெங்களூர்ல ஒண்ணு open பண்ணிட்டாங்க ஆஹ் ஒரு சில பெங்களூர்ல ரொம்ப famous ஈஷா ருத்ரதாண்டவன் வந்து தமிழ்நாட்டுல பெருசாகிட்டாங்க

அதே இப்போ கோயம்புத்தூர் கோயம்பத்தூருலதான சிவன்

ஈஷாவ பேர கேட்டாலே அதிர மாரி இருக்கு

கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ கேரளா கிட்ட தான

ஆனா அங்க வந்து பையன் என்கூட வந்து விளையாடுவான் சொன்னா இங்க இருந்து நாலு மணி நேரம் தான் நாலு மணி நேரம் மூணுமணி நேரம்தா இது இருக்கா கேரளா உம்

திருவனந்தபுரம் ஒரு தமிழ்நாட்டுல எப்படி கோயம்பத்தூர் ஆஹ் இப்போ வந்து தமிழ் நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருகாங்க மின்ன வந்து பதியொரு கோடி தான இருந்தாங்க

பதினெட்டு பேருனு நெனைக்குற பதினெட்டு பதம்போது பேரு தமிழ்நாட்டுல தமிழ்காரனே ஒரு எம்பது கோடி இருப்பாங்களா எம்பது கோடி கூட இல்ல sorry sorry எம்பது கோடிலாம் இல்ல ஒரு அம்பது கோடி இருப்பாங்க ஆஹ் இப்ப மும்பைல தமிழ்நாட்டுல மட்டும் பதினெண்டு கோடின்னு வச்சிட்டா மும்பைல வந்து ஒரு அஞ்சு கோடி பேரு இருப்பாங்க அஞ்சு கோடி

ப்பா தமிழக எல்ல இடத்துலயும் இருக்காங்க நம் தமிழர்கள் ரொம்ப அம்பது கோடி இருப்பாங்களே பாக்கி ஹிந்திக்காரனையும் சேர்த்து ஒரு என்னது இந்திய மக்களுக்கும் எழுது கோடி இருக்கன்னு எட்டு கோடி இருப்பாங்க எட்டு கோடி அந்தாள ஒரு பத்து கோடி நிதி மும்பத்துநாலு கோடி வந்துரு இந்தியா population அதுதான் வந்து நூத்திஅம்பது இருக்கு ஏன்னு சொன்ன world ல இப்ப இந்தியா first area

ம்ஹுகும் இந்தியா மாறிருச்சு

சீனா தன் கேள்விப்பட்ட

யோகி வேற சொல்லிட்டான் யோகி என்ன சொன்னான் மொதல்ல வீட்டுல வந்து குழந்தை ஒரு வீட் ஒரு வீட்ல ரெண்டு குழந்த தான் இருக்கன்னு ரெண்டுக்கு மேல இருக்க கூடாது

நல்லா தான் செமை இது ஆயிடுச்சு அங்க யோகி அம்மா ச யோகி மட்டும் நமக்கு வந்து என்னா இவனுக்கு பிரதான் மந்திரியா செம்ம செம்மயா இருக்கும் ஆனா இப்ப

பாப்போம்

இப்போ என்னதான் பண்ணறது யோசி life ல வெட்டியதை போகுது life ல எது நல்ல வேல கிடைக்கல

cut பண்ணிட்டு பேசறேன் நானு உம் அஹ் வணக்கம் சோனா மற்றும் ரோஸ்லி வணக்கம் பிரவீன்

இப்ப வந்து நீர்த்துறையில நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சுத்திகரிக்கப்பட்ட நீர் அஹ் குடிநீர் தனியா வருது அடுத்தது உப்பு நீரை நல்ல நீரா மாத்துறாங்க அஹ் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ரோஸ்லி அஹ் கண்டிப்பா பிரவீன் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அஹ் கண்டிப்பா இது வந்து நம்ம தள்ளப்படிருக்கோம் செய்ய வேண்டி தான் அவசியம் அப்படிங்கிறதுனால நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் வேற ஏன்னா நீர்ப்பற்றாக்குறையின் காரணமாகத்தான் உப்பு நீரை த அதாவது கடல் நீரை வந்து குடிநீரா மாத்துறது அப்புறம் பாசனத்துக்கு அதாவது wastage அதாவது வீணாகிற நீர் இருக்கு இல்லையா அதை எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு பாசனத்துக்கோ இல்ல மற்ற பயன்பாட்டுக்கோ அனுப்பறாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வந்து நீர் பற்றாக்குறை தான் ஏன்னா நம்ம வந்து நீரை சேமிக்கல சேமிக்க வேண்டிய காலத்துல சேமிக்கல அதனால நம்ம இப்ப நீர் பற்றாக்குறைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் வேற வழி இல்லாம கடல் நீரையும் நம்ம இந்த பயன் பயன்படுத்தப்பட்ட நீரை திரும்பவும் மறு சுழற்சி பண்றோம் இதுல வந்து நீங்க சொன்னமாதிரி அந்த chemicals அதாவது வேதிப்பொருள்களை கலந்து தான் நம்ம குடுக்க வேண்டி இருக்கு கண்டிப்பா ரோஸ்லி அ அப்படின்னு பாத்தா நம்ம வந்துட்டு இப்ப நீர்லையும் நிறைய கலப்படம் எல்லாம் வந்துருக்குது இப்போ விவசாயத்துக்கு விவசாயம் பண்றதுக்கே நமக்கு தண்ணி பத்தல இப்ப நம்ம விவசாயம் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு சோறுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பழங்காலத்துல அதாவது விவசாயம் நடந்தாதான் இந்த உலகமே விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த உலகமும் இல்லை தான் அப்போ அதுக்கு முக்கிய ஆதாரம் வந்து நீர் அதையும் நம்ம வந்து இழந்துட்டு வர்றோம்

இப் அதுக்கப்புறம் இருபதடி அதுக்கப்புறம் முப்பதடி நாற்பதடி இப்போ ஐநூறு அடி போட்டாலும் நீர் வரமாட்டேங்குது சோனா இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மழை இல்லாத காரணத்தினால் இது நடக்கலாம் மழை இல்லாத இதை வந்து நீரைப்பத்தி நம்ம பேசுறோம் ஆனா மழைக்கு காரணம் நீர் இதை தாண்டியுமே நம்மளுடைய அந்த சுகாதார

இன்னொண்ணு மழை சே மழை பெய்யிற நேரத்துல அந்த நீரை சேகரிக்காம நான் பள்ளியில படித்த போதெல்லாம் எங்க school ல வந்து பக்கத்துலயே ஒரு சதுரமா ஒரு இடம் கட்டிருப்பாங்க அங்க மாடில இருக்கிற hole ல இருந்து அந்த தண்ணி அந்த கட்டத்துல வந்து full ஆ அந்த ஜல்லிக்கல்லா நிரப்பிருப்பாங்க அந்த மழை நீர் full ஆ அந்த தண்ணிக்குள்ள போய் அது அது last ஆ அது கிணத்துக்குள்ள போகும் தண்ணி சேகரிக்கிறது அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பண்றாங்களா என்னன்னு தெரியல நீரை சேகரிக்காதது வறண்டு இருக்கிறது தான் இந்த தண்ணி கிடைக்காத நம்ம பூமி வறண்டு இருக்கிறதுனால தான் தண்ணி கிடைக்காததுக்கு காரணம்னு நினைக்கிறேன் சரி நீங்க சொல்ற கருத்தையே நாம வச்சுக்குவோம் இப்ப வந்துட்டு இப்போ மழை நீர் அதிகமா வராததுனால நீர் நிலை எல்லாம் வறண்டுருச்சு இப்போ பல நிறுவனங்கள் வந்து தண்ணிய பயன்படுத்தியே இருக்லுது இப்ப மதுபானம் செய்யணும்னாலும் தண்ணி வேணும் அஹ் ஒரு குளிர் அஹ் ஒரு cool drinks அதாவது cool drinks குடிக்கணும்னாலும் உங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது இந்த மாதிரி தண்ணி எடுக்குறப்போ நமக்கு தண்ணி பற்றாக்குறை வருது அதாவது விவசாய பாசனத்துக்கே தண்ணி இல்லாம போகுது அ அது எல்லாருக்குமே தெரியும் தானே

நமக்கு அடிப்படை தேவையே வந்துட்டு விவசாயந்தான் இல்லைன்னு சொல்லல நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு இப்போ காய்கறி எல்லாமே பூமிக்குள்ள இருந்து தான் விளையுது எல்லாமே வானத்துல விளையல ரோஸி இதை நீங்க எப்படி சொல்றீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் அஹ் பிரவீன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி குளிர் பானங்கள் தயாரிக்கிறதுக்கும் தண்ணீர் தேவைப்படுது விவசாயத்திற்கும் தண்ணி தேவைப்படுது இப்ப எ எது தயாரிக்கனும்னாலும் தண்ணி தேவைப்படுது ஆனா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க கண்டிப்பா தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம் சோனா சொன்ன மாதிரி வறட்சி இந்த வறட்சிக்கு காரணம் யாரு எவன் அப்படின்னு என்னன்னு பாத்தோம்னா நம்மதான் நம்ம அப்படி என்ன பண்ணுனோம் தண்ணிய ஏதும் பண்ணினோமானா இல்லை அதாவது மக்கள் தொகை பெருக பெருக இந்த காடுகள் அப்புறம் வந்து அஹ் புறம்போக்கு நிலம் இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் காடு இருந்தது செடி இருந்தது மரம் கொடி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டோம் அப்போ மரக்கன்றுகள் வந்து மரக்கன்றுகள் செடி கொடி எதுவுமே இல்லாத ஒரு மொட்டையா வச்சுட்டாங்க அவங்கவங்க வீட்ட வீட்டை மட்டும் பரா பராமரிக்கிறதுக்கும் அவங்க வீட்டை சுத்தி அலங்கரிக்கிறதுக்கு மட்டும் செடி வச்சுகிட்டாங்களே ஒழிய மத்தபடி அவங்க வந்து இந்த நாட்டுகாகவோ இல்ல இந்த நீர் வ வளத்தை அதிகரிக்கணுமங்கிறதுக்காகவோ அவங்க வந்து வைக்கல அப்ப என்ன ஆகுது எல்லாமே மொட்டையா இருக்கு வெறும் கட்டாந்தரைதான் இருக்கு அப்போ அங்க தண்ணீர் வளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாவர வளர்ச்சியை அதிகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மழை கிடைக்கும் மழை கிடைக்க கிடைக்க நம்மளோட நிலத்தடி நீர் நீங்க சொன்ன மாதிரி ஆழ்துளை கிணறு போடுவாங்க

இப்போ வெயில் காலம் correct ஆ இது வெயில் காலம் ஆனா நம்மளால fan இல்லாமலோ AC இல்லாமலோ இருக்க முடியுதா இல்லை காரணம் நம்மளை சுத்தியே வந்து மரம் செடி கொடிகள் எதுவுமே கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையும் கிடையாது அங்க ஒண்ணு ரெண்டு எங்கயாவது இருக்கும்

இப்ப தான் நம்ம doctor ஐயா ஏ பி ஜே அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா வீட்டுக்கு வீடு மரம் நடுவோம் வீட்டுக்கு வீடு மரம் நட்டு மழையை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடிகர் விவேக் வந்துட்டு

இதான ஊரும் மழை வந்தா ஏண்டா மழை வருது அப்படின்னு பாக்குறாங்க வெயில் அடிக்குதா ஏன்டா வெயில் அடிக்குதுன்னு பாக்குறாங்க குளிர் காத்தா ஏன்டா நமக்கு குளிருது அப்படின்றா போல பாக்குறாங்க ஆனா நமக்கு எது யாருமே அதை பாக்கலை சோனா நீங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பார்த்து யார் கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா ஆமா கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெயில் அதிகமா இருக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி என்ன இப்படி வெயில் அடிக்குது இந்த சமயத்தில மழை பெய்யாதான்னு தோணுது மழை காலத்துல என்ன இப்படி மழை பெய்யுது துணி எல்லாம் காய மாட்டேங்குதே கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சாதான் அப்படி தோணுது இந்த மாதிரி பழைய நண்பர்கள் பேசி நான் கேட்ருக்கேன் அஹ் கண்டிப்பா சோனா அஹ் அதேபோல நமக்கு வந்துட்டு மழை வந்து ஒரு ஆதாரம் மழை பெய்ஞ்சா மட்டும்தான் நம்மளால எல்லாமே பண்ணமுடியும்

என்ன ரோஸி நான்சொல்றது correct தான ரோஸி

மக்கள் தொகை பெருக பெருக அவங்களோட தேவைகளை மட்டும்தான் நாம் பாத்துகிறோமே தவிர நமக்கு வீடு கிடைச்சா போதும் நமக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் நமக்கு காசு வந்தா மட்டும் போதும் அப்ப்டிங்கிறமாதிரிதான் யோசிக்கிறோமே தவிர ஐயோ நம்மளோட தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்க இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அழிக்கிறோமே நம்மளோட தலைமுறைகளுக்கு என்ன நம்ம விட்டு வைக்கப்போறோம் அப்படிங்கும்போது அங்க கேள்விகுறி தான் கண்டிப்பா ரோஸி அப்படி பாக்குறப்போ நாம் மேலேயே தப்பை வச்சுகிட்டு நம்ம யார் மேலயும் குறை சொல்ல முடியாது முழுக்க முழுக்க தப்பு எல்லாம் நம்ம மேல இருக்குது அப்ப வந்துட்டு குளிர்பானம் செய்யிற நிறுவனமா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு இரண்டரை கோடி லிட்டர் இரண்டு லட்சம் லிட்டர் அப்படின்னு தண்ணி எடுக்கத்தான் செய்வாங்க அதை ஏன் நாம வாங்கி குடிக்கணும் நமக்குதான் இயற்கையாவே நிறைய குளிர் பானம் இருக்குதே அதாவது அந்த காலத்துல எப்படின்னா மணலை கொட்டி அதுமேல பானை வச்சு அந்த பானைல பானை தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு சில்லுன்னு இருக்குறாப்புல குடிப்போம் அதுலயே கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சுபோட்டு அதை குடிப்போம் அடுத்தது காலைல ஆகாரமாக நீராகாரம் அது எப்படின்னா night செஞ்ச சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சு காலைல அதுல மோர் கலந்து அதைதான் குடிப்போம் சோனா நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது

அஹ் எங்க வீட்ல இப்பவுமே அதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம் அந்த சாதத்தை வடிச்சுட்டு அந்த கஞ்சியை அப்படியே எடுத்து உப்பு போட்டு தண்ணி கலந்து வச்சுட்டு மறுநாள் காலைல எடுத்து நானும் என்னோட கணவர் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடுவோம் எங்க உடம்போட வெப்பத்தை கண்ணுல இருக்கிற எரிச்சல் எல்லாமே அது குடிக்கும் போது குறையிற மாதிரி இருக்கும் ஆமா கண்டிப்பா குடிக்கிறப்போ ஒரு மோர் சாதத்தை குடிக்கிறோம் ஒரு எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதுலயே இயற்க்கையாவே நமக்கு குளிர் பானம் கிடைக்கிறப்போ இப்ப கடைல நம்ம போயிட்டு

ஆனா நீங்க ஒரு இளநீர்லயோ நுங்குலையோ இருக்கிற taste இருக்கிற ஒரு என்ன சொல்றது அஹ் சத்து எதுமே வந்து குளிர்பானத்துல கிடைக்காது கண்டிப்பா அது வந்துட்டு நம்ம இயற்கை முறைலயே நிறைய இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு செயற்கையாதான் நாம போவமோ அப்படின்றப்போ அது வந்து மனுசங்க மேலதான் தப்பு நம்ம வந்துட்டு இயற்கை மேல தப்புன்னு சொல்ல முடியாது இயற்கை எல்லாமே தன்னை சுத்தி

ஆமா மனிதர்கள் வந்து நீரை சேகரிக்கனும் தான் இது கண்டிப்பா நம்ம மேலயும் தப்பு இருக்கு

உம் ஆமா அப்படி பாக்குறப்போ ஆத்துமணல் ஆத்துமணலையும்சுரண்டி இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அஹ் அப்படி பாத்தாலும் உங்களுக்கு கனிம வளம் குறையுது அப்படிப்பாத்தாலும் உங்களுக்கு நீர் ஆதாரமே ஒரேயடியா அழியிற நிலமைலதானே இருக்குது ஹம் ரோஸி இதைப்பத்தி என்ன சொல்றீங்க இப்ப ஆத்து மணலை வச்சுதான் வீடு கட்டுறோம் வீடு கட்டரப்ப கனிம வளம் குறையிது அப்போ அப்படி ஒரு நிலைமை கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டா நீங்க என்ன ஆவீங்க நீங்களே சொல்லுங்க

ஹம் இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா நான் நான் சொன்னமாதிரி இப்ப அதை வந்து equal பண்றதுக்காகதான் மணல் இல்லாம இப்ப m sand அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துருக்கு மணல் வச்சு மட்டுந்தான் வீடு கட்ட முடியும்னு இல்ல m sand மூலமாவும் நம்ம வச்சு வீடு கட்டலாம் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் மாத்திருக்காங்க கண்டிப்பா இது வரவேற்க்கத்தக்கதுதான் இருந்தாலுமே அந்த அந் மனிதர்கள் மத்தில என்னன்னா மணலுக்கு ஈடா m sand வராது அப்படிங்கிற ஒரு னால ஒரு சின்ன example சொல்லனும்னா எனக்கு வந்து government hospital ல காட்டுனா நல்லாகாது private ல காட்டுனா உடனே நல்லாகுது அங்கேயும் doctor தான் பாக்குறாங்க இங்கேயும் doctor தான் பாக்குறாங்க அங்கேயும் அதே paracetamol தான் இங்கயும் அதே paracetamol தான் இருந்தாலும் நம்மோட mindset என்னென்னா நம்ம வந்து private ஆ போனா private ஆ doctor ஐ பாத்தா அவங்க வந்து என்ன இங்க வந்து queue ல நின்னு ஹம் நம்ம doctor கிட்ட போனா அவர் வந்து normal ஆ pulse பாப்பாரு இல்லேனா normal ஆ அஹ் இது இதயத்துடிப்பு பாத்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சினை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை குடுப்பார் அங்க போனா கொஞ்சம் கனிவா பேசுவாங்க அந்த ஒரு இதுதானே ஒழிய மத்தபடி ரெண்டுக்கும் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இதே மாதிரிதான் m sand ங்றதும் சரி மணலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா வந்து மக்கள் மத்தில இன்னும் அதற்கான ஒரு விழிப்புணர்வு வரல அதனாலதான் இன்னமும் வந்து மணல் திருட்டுங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா மணல் திருட்டு அதிகமா இருக்கு அதுக்கும் கனிம வளமும் சுரண்டுறதுக்கும் மனிச மனிதர்கள்தான் காரணம் அதை நீங்க கண்டிப்பா கண்டிப்பா எப்படி சுத்தி பாத்தாலும் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது மனிதர்களால மட்டுந்தான் பண்ண முடியும் வேற யாரும் ஒரு நாய் பண்ணிருச்சு ஒரு குரங்கு பண்ணிருச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது அதான் நம்ம மனிதர் சுயநலத்துக்காக நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்

அஹ் இப்ப ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இப்ப ஒரு குடம் இப்ப அங்க வெளில காசு குடுத்து நம்ம தண்ணீரை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம பூமிக்குள்ள அவ்வளவு நிலத்தடி நீர் இருக்கிறப்போ வெளியில நம்ம காசு குடுத்து தண்ணீர் வாங்குறோம் அஹ் ஆந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கோம் இதைப்பத்தி சோனா நீங்க என்ன சொல்றீங்க அஹ் சொல்றேன் பிரவீன் அதாவது காசு குடுத்து தண்ணி வாங்குறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் முன்னாடி வாழ்ந்தவுங்களும் சரி இப்ப இருக்கிற தண்ணி இருக்கிறவங்களும் சரி அதை சிக்கனமா பயன்படுத்தாததுனால தான் இன்னொன்னு வியாபார நோக்கமாவும் போயிடுச்சு முன்னாடி bottle தண்ணி bottle தண்ணி எல்லாம் பாக்கவே முடியாது இப்போ எங்க போனாலும் bottle தான் ஒரு hotel க்கே போனா கூட சாப்பிடுற tumbler ல இருக்கிற தண்ணி வேண்டாம் bottle தண்ணி குடுங்கன்னு கேட்டே குடிக்கிறாங்க ஏன்னா அதோட விளம்பரங்கள் அதுல minerals இருக்கு vitamins இருக்கு சத்து நிறைஞ்சது ரொம்ப சுத்தமானது அந்த மாதிரி அந்த விளம்பரங்களும் மக்களை attract பண்ணுது சுத்தமில்லாத தண்ணி ஏன்னா சில இடத்துகள்ள கிடைக்கிறது இல்ல இல்ல இதுலதான் nutrition இருக்கும் அந்த மாதிரி தேடிப்போய் வாங்குறதுனால